பெர்ல் ல் Functionகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பெர்ல் functionகள் ஆர்குமென்ட் களுடன் functionகள் திருப்பியனுப்பும் மதிப்புகளுடன் பங்ஷன் கள் இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்குதளம் பெர்ல் 5142 மற்றும் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்தலாம்
இந்த டுடோரியலை பயிற்சி செய்ய பெர்ல் ல் Variableகள் commentகள் loopகள் கண்டிஷனல் statementகள் மற்றும் டேட்டா Structureகள் குறித்த அறிவு இருக்க வேண்டும் அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் இணையத்தளத்தில் காணவும்
முதலில் சில எளிய பெர்ல் functionகளை காண்போம் பெர்ல் ல் functionகள் சப்ரூட்டின்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இவை சப் கீவர்ட் உடன் டிக்ளேர் செய்யப்படுகின்றன ஒரு டிக்ளேர் செய்யப்பட்ட பங்ஷன் க்கான டெஃபினிஷன்
கர்லி braceகளுக்கிடையே எழுதப்படுகிறது
இந்த பங்ஷன் எந்த ஆர்குமென்ட் ஐயும் எடுக்கவில்லை மேலும் இது எதையும் திருப்பியனுப்பவில்லை
குறிப்பு பங்ஷன் க்கான டெஃபினிஷன்
ஸ்கிரிப்ட் ல் எங்குவேண்டுமானாலும் அல்லது மற்றொரு மாடியூல் லிலும் எழுதப்படலாம்
பின் இந்த பங்ஷன் ஐ பயன்படுத்த அந்த மாடியூல் இந்த ஸ்கிரிப்ட் உடன் சேர்க்கப்பட வேண்டும் மாடியூல் பைல் ஐ ஸ்கிரிப்ட் உடன் சேர்க்க பின்வரும் சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் யூஎஸ்இ ModuleFileபெயர் செமிகோலன் ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி இதை புரிந்துகொள்வோம்
உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து அதற்கு சிம்பிள்ஃபங்க்ஷன் டாட் பிஎல் என பெயரிடுக இங்கே கெடிட் ல் என் சிம்பிள்ஃபங்க்ஷன் டாட் பிஎல் பைல் உள்ளது திரையில் காட்டப்படும் கோடு ஐ டைப் செய்க
இங்கே நாம் டிஃபைன் செய்த பங்ஷன் ஐ கால் செய்கிறோம்
பின் இயக்க கட்டுப்பாடு அந்த பங்ஷன் க்கு அனுப்படுகிறது இது தான் அந்த பங்ஷன் ஐ டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்வது அந்த பங்ஷன் கொடுக்கப்பட்ட உரையை அச்சடிக்கும்
பைல் ஐ சேமிக்கவும்
பின் டெர்மினலுக்கு வந்து பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டைப் செய்க பெர்ல் சிம்பிள்ஃபங்க்ஷன் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுவது போல இருக்கும் இப்போது argumentகளுடன் ஒரு பங்ஷன் ஐ காண்போம் இந்த பங்ஷன் ஐ ஒரு உதாரண ப்ரோகிராமை பயன்படுத்தி புரிந்துகொள்வோம்
உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து அதற்கு பங்ஷன்விதார்க்ஸ் டாட் பிஎல் என பெயரிடுக இங்கே கெடிட் ல் என் பங்ஷன்விதார்க்ஸ் ஸ்கிரிப்ட் உள்ளது திரையில் காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க இங்கே argumentகள் 10 மற்றும் 20 உடன் ஒரு பங்ஷன் ஐ கால் செய்கிறோம்
அனுப்பப்பட்ட argumentகள்
var1 மற்றும் var2 ல் பெறப்படுகின்றன என்பது ஒரு சிறப்பு பெர்ல் வேரியபிள்
இது பற்றி விரிவாக வரும் டுடோரியல்களில் காண்போம்
இந்த பங்ஷன் இரு variableகளையும் கூட்டி விடையை அச்சடிக்கிறது
உங்கள் பைல் ஐ சேமிக்கவும்
என்பது ஒரு சிறப்பு பெர்ல் அரே
இந்த அரே அனுப்பப்பட்ட argumentகளை சேமிக்க பயன்படுகிறது

அதை ஒரு உதாரண ப்ரோகிராம் மூலம் புரிந்துகொள்வோம்
கெடிட் ல் பங்க்வித்சிங்கிளர்ட்ன்வால் டாட் பிஎல் ஸ்கிரிப்ட் க்கு வருகிறேன் உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு பைல் ஐ திறந்து காட்டப்படும் கோடு ன் பகுதியை அதில் டைப் செய்க
இங்கே அட்வேரியபிள்ஸ் பங்ஷன் ஐ parameterகள் 10 மற்றும் 20 உடன் கால் செய்கிறோம்
இந்த பங்ஷன் திருப்பும் மதிப்பு addition வேரியபிள் ல் பெறப்படுகிறது இந்த பங்ஷன் அனுப்பப்பட்ட parameterகளை கூட்டி விடையை திருப்பியனுப்புகிறது
பைல் ஐ சேமிக்கவும்
இப்போது ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
எனவே டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க பெர்ல் பங்க்வித்சிங்கிளர்ட்ன்வால் டாட் பிஎல் பின் எண்டரை அழுத்துக வெளியீடு டெர்மினலில் காட்டப்படுவதுபோல இருக்கும்
இப்போது பல்வேறு மதிப்புகளை திருப்பும் ஒரு பங்ஷன் ஐ காண்போம்
அதை ஒரு உதாரண ப்ரோகிராம் மூலம் புரிந்துகொள்வோம்
கெடிட் ல் ஒரு பைல் ஐ திறந்து அதற்கு பங்க்வித்மல்டிப்ளர்ட்ன்வால்ஸ் டாட் பிஎல் என பெயரிட்டுள்ளேன் அதேபோல உங்கள் டெக்ஸ்ட் எடிட்டர் லும் செய்யவும் இப்போது காட்டப்படும் பின்வரும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
இங்கே அட்வேரியபிள்ஸ் பங்ஷன் ஐ parameterகள் 10 மற்றும் 20 உடன் கால் செய்கிறோம்
இந்த பங்ஷன் திருப்பும் மதிப்புகள் variableகள் var1 var2 மற்றும் addition ல் பெறப்படுகின்றன இந்த பங்ஷன் கூட்டலை செய்து
அனுப்பப்பட்ட parameterகள் மற்றும் விடையை திருப்பியனுப்புகிறது
இந்த உதாரணம் ஒரு பங்ஷன் லிருந்து எவ்வாறு ஒரு அரே ஐ திருப்ப முடியும் என்பதை காட்டுகிறது
அதேபோல் ஒரு பங்ஷன் லிருந்து எவ்வாறு ஹாஷ் திருப்பப்படலாம் என்பதை இது காட்டுகிறது
உங்கள் பைல் ஐ சேமிக்கவும்
இப்போது பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்க டெர்மினலில் டைப் செய்க பெர்ல் பங்க்வித்மல்டிப்ளர்ட்ன்வால்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக டெர்மினலில் காட்டப்படுவது போல வெளியீடு இருக்கும்
பெர்ல் பல உள்ளடங்கிய functionகளை தருகிறது அவற்றில் சில முன் டுடோரியல்களில் கற்றோம்
உதாரணமாக அரேஸ் ஹாஷ் சோர்ட் ஸ்கேலர் ஈச் கீஸ் போன்றவை
உள்ளடங்கிய functionகளை கால் செய்வது நாம் டிஃபைன் செய்யும் மற்ற பக்ஷன் ஐ கால் செய்வது போன்றதே
உதாரணமாக சோர்ட் அடைப்புகளில் arrayபெயர் செமிகோலன் நாம் பயன்படுத்திய உதாரண ப்ரோகிராம்களில் சில உள்ளடங்கிய functionகளை சேர்த்து முயற்சிக்கவும்
அவற்றின் வெளியீடுகளை கவனிக்கவும்
சுருங்கசொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது உதாரண ப்ரோகிராம்களை பயன்படுத்தி பெர்ல் ல் Functionகள் argumentகளுடன் functionகள் மதிப்புகளை திருப்பியனுப்பும் functionகள் இங்கே உங்களுக்கான பயிற்சி 3 ஆர்குமென்ட் களை ஏற்கும் ஒரு பங்ஷன் ஐ எழுதுக இந்த ஆர்குமென்ட் களின் மீது சில செயல்பாடுகளை செய்க argumentகள் மீது செய்யப்பட்ட செயல்பாட்டின் முடிவை திருப்பி அதை அச்சடிக்கவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்